சோஃபால ஒரு மனிதர் உக்கான்ட்டு இருக்காங்க.

ஒரு ரெட் கலர் கார் பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.

ஒரு பேக் இருக்கு ஸ்கர்ட்டன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க.

முன்னாடி ஒரு நபர் மைக்ல பேசிட்டு இருக்காங்க.

இந்த சலூன்ல நெறைய மனிதர்கள் உட்கான்டு இருக்காங்க.

அந்த கட்டிடத்திற்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு.

சுத்திலும் நெறைய வீடுங்கள் இருக்கு மரங்கள் இருக்கு.

சில நெறைய வண்டிங்க பைக்குங்க எல்லா நின்னுட்டு இருக்குது.

ஆட்டோக்கள் சைக்கிள் பைக்கு எல்லாமே போகுது.

சீலிங் ஒயிட் கலர்ல நெறைய லைட்ஸோட இரு--

இது ஒரு சின்ன கோபுர கோயில்.